மக்கள் வந்துட்டு அதிகமா television அந்த TV தொலைக்காட்சி அதுல அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கிறதுனால இப்ப வர படங்கள் வந்துட்டு, அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத படங்களா இருக்கிறதுனால குழந்தைகள் வந்துட்டு, இந்த வயசுல சின்ன வயசுல அதிகப்படியான காரியத்த வ~ வந்துட்டு ஓத்தி வைப்பாங்க இப்ப உதாரணமா நம்ம ஆஹ் ஆஹ் யூடியுப் அந்த மாதிரி நிறைய channels நம்ம use பண்றப்ப அந்த குழந்தைகளுக்கு இடையில இடையில ad உ விளம்பரங்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த குழந்தைகளோட மனசுல சில இதெல்லாம் வர வர television வந்துட்டு, நம்ம கொஞ்சம் அந்த மாதிரியான விழிப்புணர்வு இல்லாத படங்கள் அதிகமா வருதா நம்ம குழந்தைகளுக்கு அது குடுக்கறப்ப இதெல்லாம் பாக்கணும், இதெல்லாம் பாக்கக்கூடாதுன்னு அந்த சின்ன வயசுலயே நம்ம சொல்லி அதுல பாத்து வளர்க்கும் பொழுது அவங்க அதிகப்படியான வெளியிடங்களுக்கு செல்லாதபடிக்கு நம்ம கொஞ்சம் control ஆ கொண்டு வரணும் ஹம் ரொம்ப சிறப்பு அப்புறம் இப்ப உங்களோட பசங்களை எல்லாம் இந்த வி~ விளையாட்டுப் போட்டிகள்ல எல்லாம் சேர்ந்திருக்காங்களா அஹ் அவங்க இப்பதான் சின்ன குழந்தைங்கள் UKG மழலையர் வகுப்புதான் படிச்சுட்டு இருக்காங்க மழலை வகுப்பு ஆனா விளையாட்டின் மேல ஆர்வம் எல்லாம் இருக்காத மாதிரி பார்த்திருக்கீங்களா ஹம் ஆஹ் அந்த மாதிரிதான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி. கொஞ்சம் ஆன்மீகத்துல கொஞ்சம் அந்த மாதிரி ஓ ஆன்மீகம் சார்ந்து, உங்களுக்கு வந்து விருப்பம் உண்டு அஹ் அந்த மாதிரி கொண்டு வந்ததுனால, அவங்களுக்கு கொஞ்சம் நாம அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா சில காரியங்கள் நம்ம அஹ் nineteenth ninety ல அந்த மாதிரி நம்மளுக்கு சில விஷயங்கள் சில விஷயங்கள் தெரியாது. நம்மள அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து, பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது ஆனா இப்ப இந்த கால கட்டத்துல சின்ன குழந்தைகளே வந்துட்டு ஆஹ் வெளியிடங்கள்ல பாலியல் வன்புணர்ச்சி செய்யிறது அந்த மாதிரி வந்துட்டு, குழந்தைகளை வந்துட்டு, ரொம்ப நம்ம ரொம்ப careful ஆ ரொம்ப அதிகப்படுத்தணும் பாக்க வேண்டியதா இருக்கு

சின்ன வயசுல இருந்து இன்னும் நம்ம awareness ஆ கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த குழந்தைகளை ரொம்ப take care ரொம்ப ஆஹ் உரிமை எடுத்து பாக்கணும். அந்த மாதிரியான இப்பயே அந்த குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி நம்ம வந்துட்டு, கட்டுப்பாடா வளர்க்கணும் அப்படின்ட்டு, இந்த மாதிரியான திரைப்படங்கள் பாக்க வைக்கிறதும் அந்த குழந்தைகளுக்கு எது நல்லது, கெட்டது அப்படின்னு சொல்லி selective ஆ அவங்களுக்குக் கொடுக்கணும் அந்த மாதிரி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 புள்ளி விவரங்களுமே இருக்கு பெரும்பாலுமே. இதுல வந்து, அந்த ஒரு விடயத்துல வந்து, என்ன வந்து சொல்றாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து சொன்னா வெளியில வந்து என்ன ஆகுமோன்ற ஒரு பயத்தைதான் வந்து உணர்வுல தான் கொடுத்திருக்கிறாங்க. அதை வந்து எப்படி நம்ம போய் சொல்லி அதுல வந்து எப்படி நம்ம வந்து வெளிக் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த சமுதாயமும் சரி நம்ம வந்து சொல்லி வந்து, கொடுக்கிறதில்லை பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வந்து, இப்ப பதின்ம பருவங்கிறது வந்து பெரும்பாலுமே யாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வுன்ற ஒரு விஷயமே கிடையாது. அந்த பதின்ம பருவத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பாலியல் சார்ந்த கல்விகள் இது எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு

ஆஹ் இங்க வந்து, அப்படி எல்லாம் பெரும்பாலுமே கிடையாது. so இன்னும் வருங்காலங்கள்ல வந்து, இப்ப போயிக்கிட்டிருக்க, விஞ்ஞான உலகம் வந்து அடுத்த கட்டத்தை நகர நகர இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விழிப்புணர்வு வந்து வருது அது வரும்போது அந்த விடயங்கள் எல்லாமே கொ~ கொஞ்சம் பெரும்பாலும் வந்து மாறிடும். இப்ப உங்களுக்கு வந்து சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த திரைப்படங்கள் எல்லாம் பிடிக்கும்னு வந்து சொல்லி இருந்தீங்க. என்ன மாதிரி படங்கள் ஏதாவது தலைப்புகள்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

ஆஹ் பசங்க திரைப்படம் ரொம்ப பிடிக்கும். ஹம் வேற ஹம்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

ஹம் அப்ப மாதிரி பார்க்கும்போதெல்லாம் ச்சே நம்ம வந்து பல தொண்ணூறுகள்ல வந்து, நம்ம இப்படி எல்லாம் இருந்தோமே நம்ம எது எதெல்லாம் வந்து இழந்துட்டோம் வந்து, இப்ப தொழில்நுட்பம்ன்ற ஒரு பாதையில போய் நம்ம எவ்வளவு எல்லாம் வந்து விட்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படியெல்லாம் ஆஹ் கண்டிப்பா அது நம்ம அஹ் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு அந்த நேரத்துல நம்ம விளையாட குழந்தைகளோட அந்த கட்டம் போட்டு அந்த நொண்டி அடிச்சி அந்த கல்லை போட்டு அதெல்லாம் விளையாடுவோம் அப்புறம் கல்லு நிறைய ஆஹ் நிறைய மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்கு. நம்ம கைக்கும் ஆஹ் மூளைக்கும் வேலை கொடுக்கிற மாதிரி நிறைய வேலை இருக்கும்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 நம்ம அந்த ஒரு இதுல வந்துட்டு நம்ம நம்மளே தூங்கிருவோம் அவங்க homework வந்த உடனே homework பண்ணிட்டு, அந்த மாதிரி வீட்டுப்பாடங்கள் எல்லாம் முடிச்சுட்டு

அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் வந்த உடனே வந்துட்டு, அந்த mobile அந்த phone அந்த மாதிரி எடுத்~ பாக்குறதுனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த, அந்த மாதிரி விளையாட்டு வாய்ப்புகள் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கல, அப்படின்னுட்டுதான் feel ஆகுதே தவிர, நான் miss பண்ணதுதான் feel ஆகல

அந்த மாதிரி விளையாட்டு வாய்ப்புகள், நம்மளோட குழந்தைகளுக்கு கிடைக்கல இந்த மாதிரி

உம் okay ரொம்பவும் சிறப்பு. ஏன்னா, இப்ப இருக்கிற குழந்தைகள் வந்து, பெரும்பாலும் வந்து இப்ப ஓடி, ஆடி விளையாடுறதுக்கு வந்து, அஹ் எல்லாமே நகரத்தை நோக்கி நகர்றதும் ஒரு காரணமா வந்து இருக்கு இப்ப கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும்

எங்க வேணாலும் போலாம். நமக்கு புடிச்ச இடத்துல வந்து விளையாடலாம். ஒரு சின்ன ஒரு ஊரு இருக்கும். அந்த ஊரை தாண்டி பெரும்பாலும் வந்து எதுவும் இருக்காது இப்ப இதே இது நகரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, மக்கள் தொகைநெருக்கம் வந்து ரொம்ப நிறைய இருக்கும்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

இப்ப, இந்த மாதிரி ஒரு சூழலும் வந்து இப்ப இருக்கிற குழந்தைகள் வந்து விளையாடாம போறதுக்கு ஒரு காரணமா இருக்கு இல்லையா

உம் so இதுதான் வந்து பெரும்பாலுமான காரணங்கள் எல்லாம் இருக்கும். வேணா, இந்தத் தொலைக்காட்சித் தொடர்கள் அப்படி எல்லாம் எதுவும் பார்ப்பீங்களா உம் தொலைக்காட்சித் தொடர் அப்படின்னும் போது, சுந்தரி அந்த மாதிரி தொலை~ ஓ சன் TV தொலைக்காட்சி பார்ப்பீங்களா இல்லை விஜய், விஜய், விஜய் தொலைக்காட்சி பார்ப்பீங்களா சன் தொலைக்காட்சிதான் அதுல அவங்க வந்துட்டு எவ்வளவு ஒரு பெண்ணா இருந்து போராடுறாங்க அந்த மாதிரி.

தனியா இருந்து அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி இருந்து தனியாவே இருந்து தான் போராடிட்டு வர்றாங்க. இப்ப பெரும்பாலும் இந்த தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாத்துலயுமே இப்ப ஒரு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு போராடுற குணமாவே வந்து காட்டியிருக்கிறாங்க, எல்லாத்திலையுமே ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கணவர்கிட்ட இருக்கலாம் இல்ல குடும்பத்தில இருக்கலாம் பெற்றவர்களிடமா இருந்திருக்கலாம் எப்பவுமே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடதான் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்களா

அது, அதை வச்சுதான் உண்மையிலேயே அஹ் உண்மையாவே, அப்படித்தான் இருக்கும்

அதை நம்ம எப்படி, ov~ அதை வந்து வெளிக் கொண்டு வர்றோம்? அப்படிங்கிறதுதான் நம்மளோட திறமை, பெண்களுக்கு இருக்குது பெண்களோட பணி ஒரு குடும்பத்துல பெண்களோட பங்களிப்புங்கிறது மிக முக்கியமானது

அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு முன்னேறி செல்லணும், அவ்வளவுதான் உம் so அவங்க வந்து முன்னேறிப் போகும்போது, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிருவாங்க

okay இப்ப இருக்குற கால கட்டத்துல வந்து, பெண்களோட கல்வி நிலை வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்க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

நம்ம ஜனாதிபதி அஹ் முர்மு அவங்க கூட வந்துட்டு, இப்ப equal ஆ நம்மளுக்கு வந்து வந்திருக்காங்க.

அதனால வந்துட்டு, பெண்களோட திறமை எப்பவுமே உயர்ந்துதான் இருக்குது இப்போ உம் பெண்களோட தரம் வந்து, இப்ப தமிழகத்திலே பாத்தீங்கன்னா சங்க காலத்திலேயே, பெண்களோட வாழ்க்கைத்தரம் வந்து ரொம்ப உயர்ந்த இடத்திலேதான் இருந்திருக்கு

உலகத்திலேயே, நாகரீக வளர்ச்சி வந்து வளராத ஒரு காலகட்டத்திலே வந்து தமிழ்நாட்டிலே வந்து, பெண் புலவர்கள் வந்து ரொம்ப பேர் இருந்திருக்கிறாங்க. பெண் கவிஞர்கள் எடுத்துக்காட்டுக்கு வந்து அவ்வையார் இருந்திருக்காங்க, காக்கை பாடணியார் இருந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய பெண் புலவர்கள் வந்து சங்க காலத்துல வந்து, இருந்திருக்கிறாங்க. அப்ப, சங்க காலங்கள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களுக்குமே வந்து தமிழ், தமிழ் வரலாற்றுல வந்து ஒரு சம உரிமையைதான் வந்து பெ~ பெண்களுக்கு வந்து வழங்கி இருக்கிறாங்க. ஆனா, இடைப்பட்ட காலத்துல எப்ப இந்த கடவுள் இந்த மாதிரி ஒரு விடயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த பெண்களுக்கு உண்டான, கல்வி எல்லாமே மறைஞ்சி மறைந்துவிட்டது. அதுக்கப்புறம், இடையில வந்து நிறைய சாஸ்திரமும் சரி இந்த வேதங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் இப்ப ஆணுக்கு கீழே பெண் என்ற ஒரு, அடக்குமுறை வந்து, ஒண்ணு வந்து உருவாக வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கணவர் இறந்து போயிட்டா குறிப்பிட்ட சில பெண்களை வந்து, அவங்களை மொட்டையடிச்சு ஒரு கிராமத்துல வந்து தனியா வந்து உட்கார வைக்கிற ஒரு நடைமுறையா இருக்கட்டும். இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் பெண்களை வந்து ஒரு மனிதர்களாவே, பார்க்கல. ஒரு இழிவு~ இழிவானவர்களாதான், மட்டும்தான் பார்த்திருக்காங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு எப்ப அந்த மேற்கத்திய நாட்டுல இருந்து, இப்ப ஆங்கிலேயர்கள் வந்து, உள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் சமுதாயத்துல வந்து பெரும்பாலும் மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப உடன்கட்டை ஏறுதல்னு, ஒரு பழக்கம் வந்து இருந்திருக்கு அப்ப வந்து கணவர் வந்து இறந்து போனதுமே என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களையுமே, தூக்கி வந்து தீயில வந்து வீசிடுவாங்க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

அதுக்கப்புறம் ஒரு சில சமய சீர்திருத்தவாதிகள் வந்து அதை எல்லாமே எதிர்த்து, அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சதுக்கு வந்து அவங்க வந்து த~ இருந்திருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து நிறைய பெண்களுக்கான உரிமைகள் வாங்கி கொடுத்ததுல வந்து தந்தை பெரியாரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அயோத்திதாச பண்டிதர் அதுக்கப்புறம் இன்னும் சில மக்கள் எல்லாமே மக்களுக்காக வந்து, நிறைய பெண்களுக்கு வந்து சம உரிமை வந்து குடுக்கணும் அப்டின்லாம் நெறைய வந்து குடுத்திருக்காங்க

இப்ப NASA வுல எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பெண்கள்தான் அதிகப்படியான திறமைசாலிகளாவும் எல்லா இடத்துலயுமே இருந்து, பணிகள் எல்லாமே செஞ்சிட்டு வர்றாங்க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 இப்ப இந்த மாதிரி ஒரு அஹ் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நடக்கும் போது நீங்க அதை எப்படி உணறீங்க ஒரு பெண்ணா இருந்து மிகவும் பெருமையா தான் இருக்குது. பெண்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு வாழ்க்கையில முன்னேறி அவங்க வந்துட்டு அஹ் போறது அதிக பெருமையா இருக்குது

என்னோட பெண் குழந்தைகளுக்குமே வந்துட்டு, இதை வந்துட்டு நாங்க சொல்றதுல பெருமைப்படறேன். அவங்களையும் அதே அளவுக்கு கொண்டு வரணும்ன்னு நானும் ஆசைப்படறேன். அவங்க அந்த அளவுக்கு உயர்வான நிலையை அடையணும் அப்படின்னுட்டு உம் நிறைய தடகளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களோட பங்களிப்பை வந்து, olympic லயே, பதக்கங்கள் வாங்குறவங்க வந்து பெண்களாதான் இருக்காங்க பெரும்பாலும் குறிப்பா வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல இப்ப நம்ம என்னதான் தமிழ்நாடு, தமிழ்நாடுன்னு சொன்னாலுமே தமிழ்நாட்டுல இருந்து பெரும்பாலும் olympic ல எல்லாம் பதக்கம் வாங்கும் பெண்கள் வந்து ரொம்ப குறைவாதான் இருக்காங்க ஆனா, எந்த ஒரு வசதியுமே இல்லாத, வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்துதான் பெண்கள் பெரும்பாலும், இந்த olympic இந்த மாதிரி போட்டிகள்ல எல்லாம், பதக்கம் பெற்றுட்டு வந்து வர்றாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழல் வந்து, எப்ப மாறும்ன்னு நினைக்கிறீங்க இப்ப தமிழ்நாடு வந்து கல்வி அறிவுல வந்து எவ்வளவோ உயர்ந்த மாநிலங்கள். இப்ப அதே இது வடகிழக்கு மாநிலங்களோட, தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்த்தோம்ன்னா அது வந்து வேற அளவுக்குதான் வந்து ஒரு வளர்ச்சியில இருக்கும், தமிழ்நாடு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 தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் அந்த பெண்கள் அதிகமா போகாததுக்கு காரணம் முதல்ல அவங்க விளையாட்டுத் துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது

அவங்க ஒரு சாதாரணமா, அவங்க என்ன நினைக்கிறாங்க விளையாட்டுல சேர்த்துட்டோம்ன்னா பிள்ளைகளோட படிப்பு பாதிக்கப்படும்ன்னு சொல்லிட்டு, முதல்ல படிப்பை மட்டும்தான், அவங்க வந்துட்டு அதிக கவனம் செலுத்தி படிப்பை மட்டும்தான் பண்றாங்க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

அஹ் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துனதுனால, அவங்களும் ஒரு விளையாட்டுத் துறையில அதிகமான cons~ அஹ் ஒரு இது பண்ணுவாங்க அவங்க பெண்கள் பங்கேற்பாங்க உம் ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு உலகக் கோப்பை போட்டிகள்ல எல்லாம் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இருக்காங்க, அப்படின்னு சொல்லி இந்திய விளையாட்டு துறையே வந்து அந்த பெண்ணை வந்து கூட்டிட்டு போகாம வந்து விட்டுட்டாங்க

ஆமா உம் இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல வந்து, எல்லாமே ஒரு நல்ல ஒரு இடத்துக்குப் போகும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெண்கள்தான், இந்த நாடு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வந்துருன்னு நான் வந்து நினைக்கிறேன் நீங்க அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா அஹ் அதான், அதனால வந்துட்டு பெண்கள் அதிகமா வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்ற~ ஹம் இன்னும் வந்து பங்கேற்றா நல்லா இருக்கும். இப்ப நீங்க வந்து ஒரு என்ன பணி நீங்க வந்து ஒரு பொறியாளர்,

ஒரு பொறியாளருக்கும் ஒரு அம்மாவாக்கும் ஒரு அம்மாவாவும் குழந்தைங்களுக்கு தாயாகவும் இருக்கீங்க. ஒரு பொறியாளர் வந்து, எப்படி ஒரு குழந்தைங்களுக்கு தாயான ஒரு வந்து, எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க சொல்லுங்க ஒரு பொறியாளரா இருக்கும் பொழுது, நம்மளுடைய வேலை நம்மளுடைய வேலையை மட்டும் நம்ம அதுல அதிக கவனம் செலுத்தி பாக்குற மாதிரி இருந்தது

இப்ப, ஒரு தாயா பார்க்கும் பொழுது அவங்களுக்கு, என்னென்ன குடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு, என்ன மாதிரியான அவங்களை ஒரு take care பண்ணிக்கிறது

கொஞ்சம் நம்மளுக்கு கவலையா இருக்கு, நம்ம பணிய பணியில்லாம அந்த பிள்ளைகளை பார்க்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அவுங்களுக்கு நம்ம best அ குடுக்கணும் ஒரு அவுங்களுக்கு வந்துட்டு நம்மளுடைய படிப்புக்கு முன்னாடி அவுங்க அதுகளை take care பண்ணனும் அவுங்கள வந்து அதிகமா பாத்துக்கணும்

அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அந்த மாதிரியான சில மத்தவங்க அஹ் தனியா தனி வகுப்பு வச்சு, அவர் பிள்ளைகள school க்கு class அனுப்புறதை விட, நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது வந்து, இன்னும் அதிகமா learn பண்ணிக்குவாங்க கத்துக்குவாங்க. இந்த மாதிரியான ஓ, அந்த மாதிரி வந்து பார்க்க வேண்டியதா வந்து இருக்கு

உம் okay நீங்க கண் மூடி கண் திறக்கும் போது திடீர்ன்னு உங்களோட கல்லூரிப் படிப்பும் வந்து முடியுது. திடீர்ன்னு நீங்க வந்து ஒரு பக்கம் வந்து பணியாற்ற போயிட்டிங்க திடீர்னு அடுத்து ஒரு நிமிடங்கள் பார்த்தா உங்களுக்கு ரெண்டு குழ~ இரண்டு குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் ஒன்றா, இரண்டா இரண்டு குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் வந்து கண் மூடி கண் திறக்கறதுக்குள்ள இருக்காங்க. இதைப்பத்தி, என்ன நினைக்கிறீங்க உலகம் வந்து எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா

hello ரேவதி என்ன பண்ணற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

நல்லா இருக்கேன்க்கா என்ன ரொம்ப நாளா ஆளையே காணோம் ஆமாடா கொஞ்சம் மாமா அம்மா வீட்டுல இருந்து தான் phone பண்ணவே அடிக்கடி அஹ் ஆமாடா வேலைக்கு போறதுனால சுத்தமா யார்கிட்டயும் பேச முடிய மாட்டேங்குது என்ன செய்ய

முத போகாமதானே இருந்தேன். இப்பதான் சரி okay free ஆ அது வெட்டியாதானே இருக்கோம். வீட்டுல இருந்தாலும் bore அடிக்கும் mental depression வேற என்ன பண்ண போ நானா நான் இங்க ஏ பி கேல ஒரு இடத்தில பாக்குறேன். ஏ பி கேல ஒரு இடத்தில பாக்கறேன்டா ஆனா வந்து

அஹ் என்ன சொல்றது typewriting work தான். சரி சரி கொஞ்சம் வேலை எதாவது இருந்தா நமக்கும் கேட்டு சொல்லுங்க. சொல்றேன் நீ typewriting முடிச்சிருக்கியா

அப்ப என்ன செய்ய ஆனா எங்க office ல வேலை பார்க்க முடியாது. மத்த office ல வேணா நான் கேட்டுப் பார்க்கிறேன்.

அஹ் சரி சரி நானு typing class போகணும்னுதான் இருக்கிறேன்

நினைச்சா மட்டும் பத்தாது போணும் போவோம் போவோம் இல்லை இப்போ நீ இந்த வேலை வேலைன்னு எடுத்துக்கிட்டாலும் உனக்கு typewriting த முத கேக்குறாங்க. போய் நீ system கிட்ட போனாலே உனக்கு typewriting தெரியுமா அப்படின்னுதான் கேட்பாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னுட்டு விட்டிருவாங்க அதான் போகணும் இந்த பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு போய்கிட்டுதான் இருக்கிறா. அதான் அவள்கிட்ட கேட்டு கூடயே போகணும்னுதான் வச்சிருக்கேன் உம் சரி சரி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

ஏய் எங்க உங்க வீடு ஆனா அங்கனக்குள்ள இல்லை கொஞ்சம் தள்ளி போணும். அஹ் இது என்ன சொல்றது ஆத்திப்பட்டி இருக்குல்ல அங்கதான் அங்க பக்கத்துல அங்கிட்டுதான் போவா அது வந்துட்டு என்னமோ ஒரு பேரு கூட அது பேரு கூட சொல்லுவாக சொல்லிட்டு பேர் வந்துட்டு தெரியல.

அஹ் எனக்கு இவ்ளோ நேரம் கேக்கலை. என்ன பண்ணிட்டு இருக்க இந்த இது tower விட்டு விட்டு கிடைக்குதுக்கா. மழை வேகமா இருக்கா

உம் சரி சரி அஹ் cut பண்ணிட்டியோ இல்லை எங்கேயே வச்சுட்டு போய்ட்டியோன்னு நினைச்சேன். ஆமா அப்படி பேசிட்டு இருக்கும்போது எங்க வச்சிட்டு போவ

அது வந்துட்டு என்னமோ ஒரு institute பேரு சொல்லுவாங்க. இங்க அருப்புக்கோட்டையில நல்ல institute ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்குட்டு ஒண்ணு இருக்குதா அதான் அதுக்கும் போலான்னு சொல்லிட்டு இருக்குதே. போணும்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

~பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நிறைய machines இருக்கு

கேட்டுப் பாக்குறேன் நான் வேணா fees எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் easy யா சரி fees எவ்வளவுன்னு கேட்டுப் பாருங்க முடிஞ்சா அங்கே கூட வாறேன் இப்ப நான் எங்க படிச்சா என்ன ஒரே படிப்பு தானே ஆமா typewriting விட நீ shorthand கத்துக்கிட்டே அப்படின்னா steno வும் shorthand கத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு அதுவே நீ எங்க private போனாலும் சரி government க்கு அதாவது நீங்க இப்ப group four எழுதறன்ன எனக்கு steno தெரியும் இல்ல type இது shorthand தெரியும் அப்படின்னா steno வும் shorthand அப்படின்னா என்னக்கா